பெர்ல் ல் variableகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் பெர்ல் ல் Variableகள் குறித்துக் கற்போம் நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 இயங்குதளம் மற்றும் பெர்ல் 5142 அதாவது பெர்ல் தொகுப்பு 5 பதிப்பு 14 மற்றும் துணைப்பதிப்பு 2 கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் ஐயும் பயன்படுத்துகிறேன்
உங்களுக்கு விருப்பமான எந்த டெக்ஸ்ட் editorஐயும் பயன்படுத்தலாம்
பெர்ல் ல் Variableகள் Variableகள் பின்வருவது போன்ற மதிப்புகளை சேமிக்க பயன்படுகின்றன டெக்ஸ்ட் stringகள் எண்கள் அல்லது arrayகள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் செய்யப்பட்ட பின் அது ஸ்கிரிப்ட் ல் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படும்
ஸ்கேலர் என்பது ஒரே மதிப்பைக் குறிக்கிறது
அது scalarகளை மட்டும் சேமிக்கும்
ஸ்கேலர் variableகள் குறி மூலம் டிக்ளேர் செய்யப்படுகின்றன
வேரியபிள் ஐ டிக்ளேர் செய்வதைக் காண்போம் ஒரு வேரியபிள் பின்வருமாறு டிக்ளேர் செய்யப்படுகிறது டாலர் பிரையாரிட்டி செமிகோலன் பெர்ல் ல் வேரியபிள் பெயர்கள் பல்வேறு வடிவமைப்புகளை கொண்டிருக்கலாம்
Variableகள் ஒரு எழுத்து அல்லது அண்டர்ஸ்கோர் உடன் ஆரம்பிக்க வேண்டும் எழுத்துகள் எண்கள் underscoreகள் அல்லது இவை மூன்றின் கலவையாகவோ இது இருக்கலாம்
பெரிய எழுத்துகளில் டிக்ளேர் செய்யப்பட்ட Variableகள் பெர்ல் ல் சிறப்பு பொருளைக் கொண்டிருக்கும் எனவே variableகளை பெரிய எழுத்துக்களில் டிக்ளேர் செய்வதை தவிர்க்கவும்
இப்போது டெர்மினலை திறந்து டைப் செய்க கெடிட் வேரியபிள்ஸ் டாட் பிஎல் ஆம்பர்சாண்ட் ஆம்பர்சாண்ட்
டெர்மினலில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஐ விடுவிக்கும்
இப்போது எண்டரை அழுத்தவும்
இது கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் variablesபிஎல் பைல் ஐ திறக்கும்
டாட் பிஎல் ஆனது பெர்ல் பைல் க்கான முன்னிருப்பு எக்ஸ்டென்ஷன் ஆகும்
பின்வருவதை பைல் ல் டைப் செய்க டாலர் பிரையாரிட்டி செமிகோலன் எண்டரை அழுத்துக
எனவே வேரியபிள் பிரையாரிட்டி ஐ டிக்ளேர் செய்துள்ளோம்
ஒரு வேரியபிள் ஐ பயன்படுத்தும் முன் அதை டிக்ளேர் செய்ய வேண்டியது இல்லை அதை கோடு னுள் நீங்கள் அப்படியே பயன்படுத்தலாம்
இப்போது வேரியபிள் பிரையாரிட்டி க்கு ஒரு எண் மதிப்பை அசைன் செய்யலாம்
அதற்கு டைப் செய்க டாலர் பிரையாரிட்டி ஸ்பேஸ் எக்குவல் டோ ஸ்பேஸ் ஒன்று செமிகோலன் எண்டரை அழுத்துக
அடுத்து டைப் செய்க பிரின்ட் ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள்களில் வால்யூ ஒஃப் வேரியபிள் is டாலர் பிரையாரிட்டி ஸ்லாஷ் ந் செமிகோலன் எண்டரை அழுத்துக ஸ்லாஷ் ந் என்பது புது வரிக்கான கேரக்டர்
இப்போது இந்த பைல் ஐ variablesபிஎல் என எங்கேனும் சேமிக்கவும்
நான் இதை homeஅமோல் டைரக்டரி ல் சேமிக்கிறேன்
இந்த பைல் ஐ சேமிக்கிறேன் நாம் இப்போது உருவாக்கிய variablesபிஎல் பைல் ன் உரிமைகளை இப்போது மாற்றுவோம் அதற்கு டெர்மினலில் டைப் செய்க சுமோட் 755 வேரியபிள்ஸ் டாட் பிஎல் இது பைல் க்கு ரீட் விரைட் மற்றும் எக்ஸிக்யூட் உரிமைகளை கொடுக்கும்
இந்த பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ கம்பைல் செய்ய டெர்மினிலில் டைப் செய்கperl ஹைபன் சி வேரியபிள்ஸ் டாட் பிஎல் ஹைபன் சி ஸ்விட்ச் ஏதேனும் கம்பைலேஷன் அல்லது சின்டாக்ஸ் பிழைக்காக பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ கம்பைல் செய்கிறது
எண்டரை அழுத்துக நம் ஸ்கிரிப்ட் ல் சின்டாக்ஸ் பிழை ஏதும் இல்லை என இது சொல்கிறது
இப்போது இந்த பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்கலாம்
டைப் செய்க பெர்ல் வேரியபிள்ஸ் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக
முன்னிலைப்படுத்தப்பட்டது போல வெளியீடு காட்டப்படுகிறது
நாம் டிக்ளேர் செய்த வேரியபிள் க்கு ஒரு ஸ்ட்ரிங் மதிப்பையும் அசைன் செய்யலாம்
டெக்ஸ்ட் எடிட்டர் விண்டோ க்கு மீண்டும் வருவோம்
டாலர் பிரையாரிட்டி எக்குவல் டோ ஒன்று க்கு பதிலாக டைப் செய்க டாலர் பிரையாரிட்டி எக்குவல் டோ ஒற்றை மேற்கோள்களில் ஹிக் assignmentகள் வலமிருந்து இடமாக மதிப்பிடப்படுகிறது என்பதை கவனிக்கவும்
ஒரு ஸ்கேலர் எந்த வகை டேட்டா ஐயும் கொண்டிருக்கலாம்
ஒரு ஸ்ட்ரிங் அல்லது ஒரு எண் இந்த பைல் ஐ சேமித்து ஸ்கிரிப்ட் ஐ மீண்டும் கம்பைல் செய்யலாம் பெர்ல் ஹைபன் சி வேரியபிள்ஸ் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக
இது சின்டாக்ஸ் பிழை ஏதும் இல்லை என சொல்கிறது
ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க பெர்ல் வேரியபிள்ஸ் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக
வெளியீடு காட்டப்படுகிறது
இப்போது டெக்ஸ்ட் எடிட்டர் விண்டோ க்கு மீண்டும் வருவோம்
இரட்டை மேற்கோள்களில் ஸ்ட்ரிங்ஸ் என நாம் ஸ்கேலர் களையும் பயன்படுத்தலாம்
டாலர் பிரையாரிட்டி இரட்டை மேற்கோள்களில் ஸ்ட்ரிங் இந்த பைல் ஐ சேமித்து மூடவும்
பல்வேறு variableகளை எவ்வாறு டிக்ளேர் செய்வது என காண்போம்
அதை செய்ய டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஒரு புது பைல் ஐ திறக்கவும்
டெர்மினிலில் டைப் செய்க கெடிட் மல்ட்டிவர் டாட் பிஎல் ஸ்பேஸ் ஆம்பர்சாண்ட் எண்டரை அழுத்துக
இது மல்ட்டிவர் டாட் பிஎல் பைல் ஐ டெக்ஸ்ட் எடிட்டர் ல் திறக்கும் டைப் செய்க டாலர் பிர்ஸ்ட்வர் காமா டாலர் செகண்ட்வர் செமிகோலன் எண்டரை அழுத்துக
வேரியபிள் ன் மதிப்பை டாலர் பிர்ஸ்ட்வர் லிருந்து டாலர் செகண்ட்வர் க்கு பிரதி எடுக்க டைப் செய்க டாலர் பிர்ஸ்ட்வர் ஸ்பேஸ் எக்குவல் டோ ஸ்பேஸ் டாலர் செகண்ட்வர் செமிகோலன் எண்டரை அழுத்துக
கணித செயல்பாடுகளான கூட்டல் கழித்தல் பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்ற அனைத்தையும் இந்த variableகள் மூலம் செய்யலாம் பெர்ல் ஐ பயன்படுத்தி எவ்வாறு இவற்றை செய்யலாம் என காண்போம்
டெக்ஸ்ட் எடிட்டர் க்கு வருவோம்
இப்போது இந்த இரு variableகளுக்கும் மதிப்பு 10 ஐ அசைன் செய்வோம் டாலர் பிர்ஸ்ட்வர் எக்குவல் டோ டாலர் செகண்ட்வர் எக்குவல் டோ பத்து செமிகோலன் எண்டரை அழுத்துக
இப்போது இந்த மதிப்புகளை அச்சடிக்க டைப் செய்க பிரின்ட் இரட்டை மேற்கோள்களில் firstVar டாலர் பிர்ஸ்ட்வர் ஆண்ட் secondVar டாலர் செகண்ட்வர் ஸ்லாஷ் ந் செமிகோலன் எண்டரை அழுத்துக
பைல் ஐ சேமிப்போம்
இப்போது இரு variableகளில் உள்ள மதிப்புகளையும் சேர்ப்போம்
அதற்கு டைப் செய்க டாலர் அடிஷன் ஸ்பேஸ் எக்குவல் டோ ஸ்பேஸ் டாலர் பிர்ஸ்ட்வர் பிளஸ் ஸ்பேஸ் டாலர் செகண்ட்வர் செமிகோலன் எண்டரை அழுத்துக
வேரியபிள் அடிஷன் ஐ நாம் ஏற்கனவே டிக்ளேர் செய்யவில்லை என்பதை கவனிக்கவும்
மீண்டும் வேரியபிள் அடிஷன் ன் மதிப்பை அச்சடிக்க டைப் செய்க பிரின்ட் இரட்டை மேற்கோள்களில் அடிஷன் இஸ் டாலர் அடிஷன் ஸ்லாஷ் ந் செமிகோலன் பைல் ஐ சேமிப்போம் இந்த பைல் ஐ கம்பைல் செய்ய டெர்மினலில் டைப் செய்க பெர்ல் ஹைபன் சி மல்ட்டிவர் டாட் பிஎல் சின்டாக்ஸ் பிழை ஏதும் இல்லை எனவே ஸ்கிரிப்ட் ஐ இயக்கலாம்
டைப் செய்க பெர்ல் மல்ட்டிவர் டாட் பிஎல் காட்டுவது போல இது ஒரு வெளியீட்டைக் கொடுக்கும்
அதே போல கழித்தல் பெருக்கல் மற்றும் வகுத்தலையும் முயற்சிக்கவும்
இங்கே கோடு ஐ எழுதியுள்ளேன்
இப்போது இந்த பைல் ஐ சேமித்து மூடவும்
இப்போது பைல் ஐ கம்பைல் செய்வோம் பெர்ல் ஹைபன் சி மல்ட்டிவர் டாட் பிஎல் சின்டாக்ஸ் பிழை ஏதும் இல்லை
எனவே இந்த ஸ்கிரிப்ட் ஐ இயக்கலாம் பெர்ல் மல்ட்டிவர் டாட் பிஎல் இயக்கத்திற்கு பின் அதன் வெளியீடு இவ்வாறு இருக்கும்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டுடோரியலில் நாம் பெர்ல் ல் ஸ்கேலர் வேரியபிள் களை டிக்ளேர் செய்யவும் பயன்படுத்தவும் கற்றோம் இப்போது பயிற்சி ஒரு எண் வேரியபிள் ஐ டிக்ளேர் செய்க
அதற்கு 10 ஐ அசைன் செய்க
டிக்ளேர் செய்யப்பட்ட வேரியபிள் ஐ அச்சடிக்கவும்
இரு ஸ்ட்ரிங் variableகளை டிக்ளேர் செய்க
நமஸ்தே மற்றும் இந்தியா என்ற மதிப்புகளை அவற்றிற்கு அசைன் செய்க
இந்த இரு variableகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக அச்சடிக்கவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்